தஸ்மித் பிதாஜ்ஜி கலசா பந்தா என்ற அமைப்பை நிறுவியார் தாழ்த்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் இருப்பை உணர்ந்து பெருமைப்படவும் அச்சமின்மையும் அச்சமின்மையும் அவர்களுக்குள் விதைத்து அவர்களை போர் வீரர்களாக மாற்றவும் அவர்கள் பதிலாக மற்றும் அடையவும் உற்சாகத்தை ஊட்டவும் புதிய வாழ்க்கையை கொடுத்த இடத்தில் அதன் பழக்கவழக்கங்களும் கூறும்படி அலோ என்பதன் பொருள் தாக்குவது அல்லது தாக்குவது டாக்டர் முஹல்லா என்பது என்ற அரபு வார்த்தையில் வழித்தோன்றல் என்று விவரித்தார் அதாவது இருக்கும் இடத்தில் இருந்து வென்ற பிறகு இடம் செய்யப்பட வேண்டும் முன்னதாக இந்த வார்த்தையை அதே அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது ஒரு குழு கற்ற இடத்தை ஆக்கிரமித்த போது அங்கு ஒரு நீதிமன்றம் நடத்தப்பட்டது ஆனந்த்பூர் சாஹிப்பில் நக~ நகார்களின் ஒளியுடன் ஒரு பொற்தாமில் இருந்து மற்றொரு பொற்தாமிற்கு செல்லும் ஊர்வலங்களுக்கு இது

ஹோல் முஹல்லாவின் தோற்றம் ஓலா முஹல்லா ஆயிரத்தி எழுநூற்றி அம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏக~ சம்ம~ மதத்தில் ஆனந்தபூர் சாஹிப் குரு கோவிந்த் சிங்கால் நிறுவப்பட்டது வரலாற்று ஆசிரியர் மற்றும் அறிஞர்களின் கூற்றுப்படி ஓலா முஹல்லா என்று புதிய பெயரை வழங்குவதன் நோக்கம்

உண்மை மற்றும் நீதியின் வெற்றிக்கான தீர்மானம் நிறுவப்பட்டது ஸ்ரீ குரு கோவிந்த் சிங் தேசத்தில் உற்சாகத்தை உருவாக்கவும் அடக்குமுறை மற்றும் அடக்குமுறை ஆசிரியர்களுக்கு எதிராக போராடவும் அண்டைய கடைகளில் இரண்டு இலக்கியம் மற்றும் அறிவியலில் போர்

திருவிழாக்களை திட்டமிட்டுள்ளனர் இந்த பாரம்பரிய விழாக்களின் குருக்கள் கலந்து கொண்டனர். நம்ம உடம்புல ரொம்ப சுத்தமாவும் தூய்மையாவும் பாத்துக்கணும்ன்னா நம்ம health ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கணும் health ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்ன்னா நம்ம சாப்பாடு வகைகள் நல்ல முறையில நம்ம சாப்பிட்டோம்ன்னா வேக வெச்ச பச்சையான காய்கறிகளை நம்ம தினமும் நம்ம சாப்பிடனும் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாவும் healthy ஆவும் இருக்கும் இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்ன்னா முளைகட்டின ப~ பயிறு வகைகளை சாப்பிடலாம் கீரை வகைகள் சாப்பிடலாம் அப்புறம் தானிய வகைகள் கீரை வகைகள் முட்டை அவிச்ச முட்ட இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கணும் hotel வாங்குற சாப்பாடை நம்ம maximum avoid பண்ணிக்கிட்டு தவிர்த்திட்டு வீட்டிலேயே நம்ம சமைச்சு அன்றாடம் சமெச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்ன்னா விருந்தே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க நா அதனால நம்ம வந்து நம்ம உடம்பை நம்ம பார்த்து ஆரோக்கியமா வச்சுக்கணும்ன்னா நம்மளை நல்லா food items அ நல்லா சாப்பிட்டு இருக்கணும் உங்களுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லிருக்காங்க நம்ம வீட்டு சமைல்கள் சமையற்கரையில உள்ள அஹ் kitchen பாத்திரத்துக்குள்ள அஹ் என்ன சொல்லணும் kitchen items ல உள்ள

அன்றாட வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டோம்ன்னா சமையல் நிறைய நம்ம சேர்த்துக்கிட்டோம்ன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் மிளகு நம்ம உடம்புக்கு ரொம்ப இதா இருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குது முளைகட்டின பயறு சாப்பிட்டா hundred percent ப்ரோடீன் அதுல இருக்கு hotel அ கொடுக்கிற அந்த இதுல வந்து அஜினோமோட்டோவ போட்டு நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறாங்க வாய்க்கு ஆனா ருசியா இருக்கும் ஆனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அஹ் கெட்டதுன்னு கூட சொல்லலாம் taste ஆ இருக்கும் ஆனா வந்து அவ்வளவு சுவையா இருக்காது ஆனா உடம்புக்கு heart attack வரும் அப்புறம் கை கால் குடைச்சல் வரும் அப்புறம் நிறைய சுகர் சுகர் patien~ சுகர் வரும் என்னென்னமோ வருது அதுக்கெல்லாம் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம hotel சாப்பாடு சாப்பிடுறதுதான் பெரும்பாலான அஹ் பேருங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா வீட்டுல சமைக்கிறதுக்கு அலுப்பப்பட்டுட்டு போய் hotel ல வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு hotel ல போய் சாப்பிடுவாங்க அப்ப ரொம்ப ருசியா இருக்கும் அப்புறம் கொண்டு போய் hospital லதான் நம்ம போய் சாப்ப~ கொடுப்பாங்க அதனால நம்ம maximum maximum முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்னா சாப்பாட்டுல வீட்டுலயே சமைச்சு சாப்பிட்டுட்டோம்ன்னா அதுவே நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழி வகை பண்ணும் நம்ம குழந்தைகளுக்கும் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்ம நம்ம சமெச்சு குடுக்கறதுனால நம்ம நல்லா பக்குவமா சமைச்சுக் கொடுப்போம் என்னலாம் போட்டு சமைக்கணும் இதெல்லாம் சேர்த்து நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்கும் நம்ம கணவர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க நம்மை சுற்றி உள்ளவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம mind setting அந்த எண்ணத்தோடயே நம்ம சமைக்கிறதுனால சாப்பாடும் நல்ல ருசியா இருக்கும் சாப்பிடறவங்களும் நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க தினமும் ஒவ்வொரு கீரைகள் நம்ம சாப்பிடறதுனால ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் கண்ணுக்கு முளக்கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவான் முளைக்கீரை நல்லதுன்னு சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு நல்லதுங்கிறாங்க. முருங்கைக்கீரை சாப்பிட்டால் இரும்பு சத்து iron க்கு கிடைக்குதுங்குறாங்க அதனால நம்ம daily சாப்பிடுற food அ நல்ல வகையில எடுத்துக்கணும் அவிச்ச முட்டை சாப்பிடலாம் நல்லது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது da~ daily ஒவ்வொரு தானியங்கள ஊற வச்சு அத நம்ம சாப்பிடறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல~ hundred percentage ப்ரோடீன்ஸ் கிடைக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட நம்ம அதிகமா சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும healthy ஆவும் இருப்போம் நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி பழக்கங்கள follow பண்ணுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு சாப்பாடை hotel ல வாங்கிக்குவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்ன்னா இந்த பிள்ளைங்க நாளைக்கு வளர்ந்து பெரிய பிள்ளையாகி என்ன பண்ணுங்க அடுப்பங்கரைக்கு போகாதுங்க hotel ல வாங்கி order போட்டு பிஸ்சா பர்கரு அது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க அதனால வந்து என்னாகும் உடம்புக்குதான் நம்மளுக்கு கெடுதி எதுவுமே நம்ம வாய்க்கு நல்லா ருசியா இருக்கும் ஆனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கெடுதி கை கால் குடைச்சல் heart attack உ அஹ் சுகர் வரும் நிறைய பிரச்சனைகள் வயித்துக் கோளாறு வயித்து வலி அது மாரி நிறைய பிரச்சனைகள் வரும் hotel ல வாங்கி சாப்பிடறனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பாட வீட்டிலேயே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்ன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாவும் இருப்போம் healthy ஆவும் இருப்போம். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து hotel ல வாங்குறதை avoid பண்ணிட்டு சாப்பாட வந்து சாப்பிடலாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடறது சும்மா ஒரு taste க்காண்டி வேணா சாப்பிடலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுலயே என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம்ன்னா ரொம்ப ஆரோக்கியமாவும் healthy ஆவும் இருப்போம் நம்ம பிள்ளைகளும் நல்லா ஆரோக்கியமாவும் healthy ஆவும் இருக்கும் காலையில காலையில கேழ்வரகு கஞ்சி குடிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் patient க்கு எல்லாம் ரொம்ப நல்லது கேழ்வரகு, கம்பு, ராகி அந்த மாதிரி items எல்லாம் க~ கஞ்சியா வச்சு சாப்பிடலாம் இல்ல அடை திட்டி சாப்பிடலாம். அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த காலத்துல உள்ளவங்கெல்லாம் எந்த போய் hotel போய் சாப்பிட்டாங்க எதுவுமே கிடையாது அவங்க எல்லாம் பாருங்க நூறு வயசு நூத்தி ஐம்பது வயசு வரையும் ஆரோக்கியமாவும் healthy ஆவும் இருந்தாங்க இந்த காலத்துல எல்லாரும் அல்பப்பட்டுக்கிட்டு hotel ல போய் வாங்குறதுனால அவங்களோடய இது பாருங்க உடம்போட அளவும் குறையுது வந்து ஆயுசும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆகுது அதனால அந்த காலத்து மனுஷங்க எல்லாம் பாருங்க ரொம்ப healthy ஆ இருப்பாங்க strong ஆ இருப்பாங்க அவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க கேழ்வரகு ராகி சாப்பிடறதுனால healthy ஆ இருந்தாங்க அப்புறம் கம்பு சாப்பிடுவாங்க கம்பு ரொட்டி சாப்பிடுவாங்க மக்காச்சோளத்துல அந்த ரொட்டி சாப்பிடுவாங்க அது மாதிரி இது பண்ணி சாப்பிடுவாங்க அதனால அவங்க ரொம்ப ஆரோக்கியமாவும் healthy ஆவும் உணர்ந்தாங்க இப்ப உள்ள மனுஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க சாப்பாட வந்து அப்படின்னு ஒரு இது பண்றாங்க அதெல்லாம் எவ்வளவு ஒரு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னு அவங்க உணரவே மாட்றாங்க நம்ம வந்து நம்ம உணரணும் அதனால அந்~ அந்த காலத்துல உள்ள அந்த சாப்பாடு முறைகளை நம்ம ஏத்துக்கிட்டோம்ன்னா நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நம்ம எந்த doctor ட்டயும் போக வேண்டியதே கிடையாது

சளி பிரச்சனை வராது நம்ம hospital க்கு போக வேண்டியதில்லை. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் food items அ நல்ல முறையில நம்ம வீட்டிலேயே சமைச்சு வேக வச்சு சாப்பிடலாம் பச்ச~ பச்சை காய்கறிகள் சில பேருக்கு சாப்பிடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிடலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச முடிஞ்ச முடிஞ்ச ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில நாம சமைச்சு பிள்ளைங்களுக்கு குடுத்தோம்ன்னா அந்த பிள்ளைங்களும் ஆரோக்கியமா இருக்கறதோட நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம் நம்ம சுற்றியுள்ளவங்களும் ஆரோக்கியமா இருப்போம் அதனால நம்ம வந்து கீரை வகைகள் எல்லா கீரை வகைகளையும் ஒதுவக்கூடாது சாப்பிடணும். கருவேப்பிலையைக் கூட சாப்பிடுறாங்க waste ஆ தூக்கி போடுறோம் பாருங்க அந்த கறிவேப்பிலை. அது துவையலா அரைச்சு சாப்பிட்டா கூட நம்ம முடி நல்லா healthy ஆ வளரும். கருவேப்பிலை சாப்பிடறதுனால. வாரத்துக்கு ஒரு இரண்டு மூணு முறை நீங்க கறிவேப்பிலை பொடிசா செஞ்சு சாப்பிடலாம். இல்லை கரு துவையல் அரைச்சு சாப்பிடலாம். நல்லா முடி நல்லா strong ஆ வளரும் கொட்டும் கொட்டாது.

அல்சர்னால சில பேர் நெஞ்சு வலிக்குது மாரி இருப்பாங்க hotel ஆ வாங்கி சாப்பிட்டு சில பேர் பாருங்கன்னு நெஞ்சு கொதிக்குது ஏப்பம் வர மாட்டேங்குது அந்த மாரி சொல்றவங்களுக்கெல்லாம் ஜீரக தண்ணி வச்சு கொடுங்க நாலு ஏப்பம் வந்து ஒண்ணுமே வந்து அவங்களுக்கு வந்து சரியாகும் அதனால அஞ்சறை பெட்டி ஏன் மருந்துன்னு சொல்றோம் அந்த காலத்து மனுஷங்க சொன்ன மாரி நம்ம வந்து food items அ நல்ல முறையில எடுத்துக்கிட்டோம்ன்னா நம்ம உ~ நம்ம வந்து நம்ம doctor க்கு போக வேண்டியதில்லை. நம்ம நோய்வாய்ப்பட மாட்டோம் நல்ல ஆரோக்கியமாவும் healthy அ இருப்போம் இப்ப திடீர்ன்னு ஒரு கொரோனா வந்துச்சு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல உள்ள மருந்துப் பொருள்கள் சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சேர்த்து வெச்சுட்டு தானே நம்ம அதுக்கு சக்திய கொடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி hotel சாப்பாடு maximum avoid பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுல உள்ள உள்ள பொருட்களை சமைச்சு கொடுத்து நம்ம ஆரோக்கியதத்துவமாகஇருக்கறதோட மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளுக்கும் அத கற்றுக் கொடுத்து சொன்னோம்னா அந்த பிள்ளைங்க சாப்பிடாதுங்கதான் ஆனா அதுங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அத பழகி நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த food item செய்து சாப்பிட மாட்டேன் நான் யாரைக்கும் சாப்பிட்டா நல்லா healthy ஆ இருக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம்ன்னா அந்த பிள்ளைங்க இன்னும் நாலு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குங்க அதனால maximum அளவுக்கு வந்து நல்ல பொருள்களை சாப்பிடவும் ரொம்ப healthy ஆவும் ஆரோக்கியமாவும் இருப்போம் நெல்லிக்காய் juice சாப்பிடலாம் பழங்கள் juice பழங்கள் daily எடுத்துக்கலாம் காய்கறி வேக வச்ச காய்கறி எடுத்துக்கலாம் பச்சை காய்கறி எடுத்துக்கலாம் தானிய வகைகள்ல முளைகட்டிய தானியங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாவும் healthy ஆவும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு hotel அ avoid பண்ணிட்டு சாப்பாட நம்ம வந்து தினமும் இத சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்ன்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாவும் healthy ஆவும் இருப்போம்

hi கலை எப்படி இருக்கீங்க?

ஆஹ் நான் நல்லா இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு doubt அந்த சம்பந்தமா கொஞ்சம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க என்கிட்ட என்னுடைய account வந்து பாத்தீங்கன்னா ஹம் எங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற யூனியன் பேங்க்ல தான் இருக்கு என்னுடைய account உ. இந்த என்னுடைய bank account வந்து யூனியன் பேங்க்ல இருக்குது ஆனா இப்போ கொஞ்~ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலிருந்து யூனியன் பேங்கோட அலகாபாத் பேங்க் வந்து connect ஆயிருக்கு

அந்த ஒரு ஒரு ஆஹ் IFS code ன்றது வந்து ஒரு ஒரு branch க்கும் இருக்கும்ல என்னால account number வந்து change ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல doubt இருக்கு எனக்கு இத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் வந்து ஆஹ் நான் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நான் இங்க கேட்டு சொல்றேன் எனக்கு அத பத்தி அந்த bank details அ பத்தி எனக்கும் எதுவும் தெரியல நான் maximum இங்க bank எதுக்கு use பண்ணுவாங்கனா ஆஹ்

ஹம் சரி okay நான் என்னோட யூனியன் பேங்கோட நான் mobile banking use பண்ணிட்டிருக்கேன் அப்ப பார்த்தீங்கனா banking லாம் வந்து நான் update பண்ணுவேன் mobile banking software update பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்ல. அத மாதிரி ஒரு ரெண்டு update பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு சரின்னு சொல்லிட்டு சரி update பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு மூணாவது தடவை பார்த்தீங்கன்னா அது அந்த இதுவே வந்து வேற மாதிரி இருந்துச்சு அந்த mobile banking வந்து visual ஆ normal ஆ தெரியறது வந்து வேற மாதிரி இருந்துச்சு அடுத்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு one month வந்து நான் open பண்றது பண்ணல பண்ணாம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து open பண்ணா வந்து customer care க்கு call பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு சரின்னிட்டு என்னன்னு call பண்ணி கேட்டா அது வந்து எல்~ all over இந்தியால இருக்கிறவங்க எல்லா ஹம் யூனியன் bank customer க்கும் இது வந்து face பண்றாங்க நீங்க வந்து உம்

நம்ம வந்து mobile banking வந்து login பண்ண முடியல அப்படினா மூணு option இருக்கு. debit card அ வெச்சி நம்ம பண்ணலாம் ஆமாம் ஆமாம் banking மூலமா வரும் அதுக்கப்புறம் customer ID அப்படின்றது வந்து நம்ம bank லயே provide பண்ணுவாங்கல்ல மத்த bank லாம் பாத்தீங்கன்னா customer ID வந்து account number லயே இருக்கும் நான் அத~ அத வந்து entry பணணிட்டு உள்ள போயிடுவோம் ஆனால் இந்த இதுல வந்து என்ன update customer ID குடுத்துட்டு அவங்க என்ன இது பண்ணிருக்காங்கனா bank ல ஏதாவது குடுத்திருக்காங்களா

okay இதுவே local bank ஆ இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் பயம்தான் ஆனா வந்து loan சீக்கிரம் கிடைச்சுடும். ஆனா இந்த மாதிரி problem ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுவே நம்ம government bank ஆ போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது loan கிடைக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்மளுக்கு இது மாதிரி இந்த மாதிரி problems லாம் எதுவும் நமக்கு அந்த அளவுக்கு வராது அது ஒரு இதுவும் plus இருக்கு நம்மளுக்கு இதுவே நானே face பண்ணிருக்கேன் இந்த issue அ இந்தியன் பேங்க்ல வந்து நாங்க loan அஹ் apply பண்ணிருந்தோம் ஒரு வீட்டுக்கு அது வந்து வீடு வந்து registered வீடு ஏற்கனவே அந்த house owner வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்கில்ல loan வந்து வெச்சிருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு

bank ல இருந்து வந்து legal surveyor வந்து check பண்ணுவாங்க legal ல இருந்து வந்து. அவங்க வந்து பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. இங்க வந்து இந்த வீடே வந்து ஆஹ் வடிவேலு ஒரு comedy சொல்லுவாங்க இல்ல

கிணறே இல்ல இன்னைக்கு வந்து நீங்க loan okay இது பண்றீங்களா அப்படின்றமாதிரி சொல்லுவாங்கல்ல அதுமாதிரி இங்க வந்து வீடே எங்கேயும் இல்லங்க நீங்க எப்படி நீங்க வந்து இதுக்கு வந்து loan இது பண்ணுவாங்க அப்படின்னு sir அவங்க வந்து இவங்க வீட்டுக்காரும் வந்து எங்களுக்கு தெரியல அந்த first time ல்ல அதனால தெரியல அவங்க வந்து அவங்க கிட்ட legal இது officer அவங்கள்ட்ட சொல்றாங்க sir already நீங்க வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ல வந்து loan ல வெச்சிருக்காங்களே அவங்க எப்படி provide பண்ணுவாங்க அவங்க எப்படி provide பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்கறப்ப அவங்க சொன்னாங்கனா வந்து private bank ல இத மாதிரிலாம் வந்து fraud பண்ணுவாங்க இதுமாதிரி அவங்க ஏதாவது உங்களுடைய influence என்னன்னு விசாரிச்சு அந்த அஹ் house owner இருக்கிறார் இல்ல அந்த house owner ஓட அஹ் wife வந்து ஆஹ் அவங்க period ல பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ல work பண்ணிருந்திருக்காங்க போலிருக்கு இவர் வந்து இது unapproval லே approval லே இல்லாத ஒரு வீட்டுக்கு

பஞ்சாப் அவருடைய wife~ wife உடைய influence அ use பண்ணி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ல வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அத நம்மளுக்கு வந்து resale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 எப்படியிருந்தாலும் ஒரு thirty க்கு thirty யாவது குடுத்திருப்போம் நம்ம ஆஹ் அந்த மாதிரியா loan அ போட்டு amount அ போட்டு நம்ம கஷ்டப்பட்டு குடுத்திருப்போம். அவங்க வந்துட்டு easy யா ஒரு fashion ஆ போயிடுச்சு போலிருக்கு சென்னையில இதமாதிரியெல்லாம் ஏமாத்த

நான்~ நாங்க தான் outer ல இருக்கிறோம் interior side அந்த திருச்சி உள்ளாரல்லாம் அங்கிட்டு அப்படில்லாம் நடக்குதா என்னான்னு தெரியல. இங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரி problem லாம் இங்க அந்த அளவுக்கு நடந்ததா நானும் கேள்விப்பட்டது இல்ல நீ சொல்லித்தான் first first உ கேள்விப்பட்றேன் நானு சொல்லுவாங்கல்ல god grace வந்து அந்த legal ஆ வந்தவர் தான் எங்கள வந்து ஆஹ் கொஞ்சம் தடுத்தாரு இதுவே நாங்க நீங்க வந்து இது வந்து corret நீங்க வேணான்னு சொல்லிடுங்க இவருகிட்ட அவரும் வந்து இதே மாதிரி பஞ்சாப்லேருந்து ஆஹ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ல இருந்து legal க்கு வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது குடுத்து correct பண்ணிருப்பாரு அந்த house owner உ. அதே மாதிரி இவங்க ஏதாவது amount குடுத்து நீங்க இது மாதிரி பண்ணிக்குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா வந்து அந்த legal க்கு வந்தவர் வந்து கை சுத்தமான ஆள் போலிருக்கு இந்தமாதிரி லஞ்சம் சில பேர் அப்படி இருக்கறாங்க சில officers லாம் அந்த மாதிரி வாங்காமலாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர்தான் காசுக்கு ஆசைப்பட்டு என~ எனக்கு இத குடுத்தா தான் நாங்க இத பண்ணுவோம் அந்த மாதிரியும் சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதை மாதிரி அஹ் பண்ணிட்டு போறாங்க சரி okay நம்ம ஆஹ் அப்ப ஆஹ் இதை அவரு வந்து நா~ ஆஹ் submit பண்ணிடுவேங்க என்னோட இது வந்து நான் submit பண்ணிடுவேன் bank ல bank ல கேட்டுக்கோங்க இவங்க கிட்டயும் சொல்லலயாம் நீங்க வந்து ஒழுங்கா என் வீட்டுக்காரர் கிட்டயும் ஒண்ணும் சொல்லலை

நீங்க ஒழுங்கா விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு போலிருக்கு

sir அப்படின்னு சொல்லி இருக்காங்களா legal லாம் check பண்ணிங்களா அப்படின்னா actual ஆ நாங்க legal check பண்ணது bond லாம் check பண்ணோம் layout மட்டும் இப்ப apartment என்றதால நம்மல வந்து அஹ் individual home னா வந்து full ஆ clear ஆ பாத்துருவாங்க பாக்கலாம் apartment ங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு நாலு ஐந்து பேர் இருக்குறப்ப அந்த அந்த layout தான் அவங்க layout உம் அவங்க submit பண்ணல ரொம்ப push பண்ணி நாங்க வந்து ஆஹ் layout குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு ரொம்ப push பண்ணி கேட்டோம் நாங்க

அது வந்து legal க்கு check பண்றவரு அவரு~ அவரும் layout பாருங்க check பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தாரு ஹம் சரி okay okay god grace எங்களை காப்பாத்திட்டாங்க அப்படினுட்டு இது வந்து நம்மளுக்கும் தெரியாது இந்த விஷயம். நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது வந்து நம்ம சரி வேற வீடு போகலாம் அப்படின்னு விக்கப்போறப்ப அப்ப என்ன பார்த்தா நம்மளுக்கு இப்ப அந்த விஷயமே நம்மளுக்கு அப்பதான் தெரியும் சரி எதாவது கஷ்டமா போயிடும் அது ரொம்ப சிக்கலாயிடும் ஆஹ் சரி நம்ம ஏதாவது ஒரு பெரிய வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்துல பாத்தீங்கன்னா என்னடா இது நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் என்னடா இது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 அப்படின்ற ஒரு situation இருக்கும் சரி okay இது நம்ம சொந்த~ loan ல இருந்தாலும் அதுக்கும் நம்ம pay பண்ணிட்டு தான் இருக்கப்போறோம் அதுவுமே மாச மாசம் EMI கட்டினா தானே அடுத்த மாசம் நம்மளை ஒண்ணும்

maximum நாங்க இதமாரி problem எதுவும் சந்தி~ சந்திச்சது கிடையாது நாங்க maximum எல்லாம் இங்கலாம் apartment அந்தளவுக்கு அங்க சென்னை இருக்கிற அளவுக்கு இங்க இருக்காதனால இங்க own house தனியாதான் இடமாதான் இருக்கும்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 ஏமாத்துறதுக்கும் அதுல நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் apartments னா விஷயம் சொன்னாரு என் அவங்க friend ஓட வீடு வந்து பத்திரம் வந்து எப்படியோ இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்தப் பத்திரத்தை வெச்சு misuse பண்ணி என்னுடைய வீடு வந்து என்னுடைய வீட்டில வந்து legal ஏதோ இருக்கிறார் போல அந்த வக்கீல் advocate ஆ இருக்கிறார் போலிருக்கு அவரு தெரிஞ்சவரா இருப்பார். என்னுடைய வீடு வந்து apartment ஓட steps ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு wanted ஆவே வேணும்னே வந்து உ இது பண்றாங்களாம் எப்படியும் அது போயிருக்கு அவருக்கு paper உஅஹ் வீட்டோட pa~ paper வந்து அவருக்கு போயிடுச்சு வந்து வேணும்னே வந்து உ court ல case போட்டு அஹ் அந்த எல்லா apartment ல இருக்கிறவங்க எல்லாருமே தான அதுல ஆஜராகணும் எல்லாருமே வந்து

அதனாலலாம் வந்து paper உம் நம்ம குடுக்கிறதும் ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு corre~ correct ஆன person ட்ட குடுத்து இது பண்ணனும்

check பண்றவங்களும் correct ஆ இருக்கணும் இப்ப நான் இப்ப ஒரு incident சொன்னேன் இல்ல அது மாதிரி correct ஆன ஆளு கிட்ட நம்ம குடுத்திருந்தனாகூட நம்ம correct ஆ நம்மளோட இது வரும் அந்த மாதிரி

நான் இப்ப நிறைய bank issues வந்து இது மாதிரி tie up பண்றதால நிறைய issues face பண்றாங்க. online ல நிறைய இது வந்து misuse பண்ணிட்டு பணமெல்லாம் நிறைய theft ஆகுது பாருங்க

அஹ் ஆஹ் நிறைய problem இந்த மாதிரி வருது ஆனா. tie up பண்ற bank ல தான் maximum இந்த மாதிரி problems லாம் நிறைய வருது. government bank ல எல்லாம் maximum எந்த problem மும் நான் கேள்விபட்ட மாதிரி ஞாபகம் எதுவும் இல்ல இந்த மாதிரி bank தான் நிறைய tie-up ஆ இருக்கிறவங்க தான் நிறைய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 அஹ் interest rate உம் கம்மியா தாங்க இருக்கும்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 இல்ல interest rate ன்றது வந்து ஒரு saving ஒட interest rate கம்மியா குடுத்திருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஒரு கம்மியான அந்த இதுவும் இந்த இதுவும் அஹ் loan பாத்தீங்கன்னா அதிகமா interest rate இருக்கும loan ஓட interest rate வந்து அதிகமா இருக்கும் saving ஓட interest rate கம்மியா இருக்கும் மத்த government bank அ பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா processing fees ன்றது இந்தியன் பேங்க் அப்படின்னுட்டு government bank பார்த்தீங்கன்னா வந்து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 நம்ம எவ்வளவு loan எடுக்கிறோமோ அதோட percentage போட்டு two percentage உ one percentage உ அப்படின்னு இது sixty thousand க்கு மே~ sixty lakh க்கு மேலனா அதுல one percentage எவ்வளவு வரும் பார்த்துக்கோங்க இப்ப புதுசா புதுசா இப்பெல்லாம் பண்ணிட்டிருக்காங்க. அது ஒரு fifteen twenty ல thousand ஆகும் சில bank ல பார்த்தீங்கன்னா private bank ல எல்லாம் இதெல்லாம் வந்து அஹ் எப்படி private bank ன்றதால அவங்கவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டிருக்காங்க அதுதான் ஆனா private bank ஆ இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம்தான் பயம்தான் எதாயிருந்தாலும்.

இவங்க பண்றதுகெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீ எதுக்கும் மாத்து loan இல்லேன்னா நீ வேற bank கூட மாத்திவிட்டுடலாம் அதான் கொஞ்சம் இப்ப இந்த issue மட்டும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்லுங்க இந்த இது ஆஹ் சரி okay okay நான் விசாரிச்சுட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்றேன்

நாங்க இங்கதங்க காரைக்குடி பக்கதுல கானாடுகாத்தான்

ரமேஷுங்களா சொல்லுங்க ரமேஷ் அங்க புயல் காத்து மழை எல்லாம் எப்டி இருக்கு

மாமன் மைத்துனன் அந்த காட்சியை நீங்க நெரலை பன்னா நல்லாருக்கும்னு நெனைகுறென்

அப்டியே இருக்குங்க அப்டியே இருக்கு துணிவு துணிவு படத்துடைய இது எப்போ

இல்ல பேசுங்க துணிவு படத்துடைய வேலைகள் எப்டி சென்றுகொண்டு இருக்கிறது அஜித்து